இன்ட்ரோடக்ஷன் டோ டக்ஸ் டைப்பிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் நீங்கள் டக்ஸ் டைப்பிங் மற்றும்Tux டைப்பிங் இன்டர்ஃபேஸ் குறித்து கற்கலாம்
ஆங்கில எழுத்து விசைகள் உள்ள விசைப்பலகையில்
பிழையில்லாமல் வேகமாக செயல்திறனுடன் டைப் செய்ய கற்போம் மேலும் கீழே பார்க்க தேவையில்லாமல் டைப் செய்ய கற்போம் டக்ஸ் டைப்பிங் என்பதென்ன
டக்ஸ் டைப்பிங் ஒரு தட்டச்சு ஆசான்
அது ஊடாடும் விளையாட்டுகளால் வெவ்வேறு கேரக்டர் களை டைப் செய்ய கற்பிக்கிறது
டைப்பிங் ஐ உங்களுக்கு தோதான வேகத்தில் கற்கலாம் டைப்பிங் வேகத்தையும் துல்லியத்தையும் படிப்படியாக அதிகரித்துக்கொள்ளலாம்
டக்ஸ்டைப்பிங்
பயிற்சிக்கு புதிய சொற்களை சேர்க்க உதவுகிறது
மேலும் பயிற்சி மொழியையும் அமைக்க உதவுகிறது
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1110 மற்றும் டக்ஸ் டைப்பிங் 180 டக்ஸ் டைப்பிங் ஐ உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்தி இன்ஸ்டால் செய்யலாம்
உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் குறித்த அதிக தகவல்களுக்கு இந்த வலைத்தளத்தில் உபுண்டு லினக்ஸ் டியூட்டோரியல் களை காண்க டக்ஸ் டைப்பிங்
ஐ திறக்கலாம்
டாஷ் ஹோம் அதாவது கணினி திரையின் இடது மேல் மூலையில் உள்ள சிவப்பு பட்டனை சொடுக்கவும் சியர்ச் பாக்ஸ் தோன்றுகிறது
சியர்ச் பாக்ஸ் இல் டாஷ் ஹோம் க்கு அடுத்து டைப் செய்க டக்ஸ் டைப்பிங்
சியர்ச் பாக்ஸ் இன் கீழ் டக்ஸ் டைப்பிங் இக்கான் தோன்றுகிறது டக்ஸ் டைப்பிங் இக்கான் மீது சொடுக்கவும்
டக்ஸ் டைப்பிங் விண்டோ தோன்றுகிறது
டக்ஸ் டைப்பிங் இல் கீழ் காணும் மெனு உள்ளது பிஷ் காஸ்கேடு - ஒரு விளையாட்டு தளம்
காமெட் ஜாப் - இன்னொரு விளையாட்டு தளம்
பாடங்கள் - கேரக்டர் களை கற்க வெவ்வேறு பாடங்கள் உள்ளன
ஆப்ஷன்ஸ் - மேனு க்கள் உள்ளன
அவை சொற்களை திருத்த சொற்றொடர்களை டைப் செய்ய டக்ஸ் டைப்பிங் புரொஜெக்ட் குறித்த தகவல்களை பெற மற்றும் மொழியை அமைக்க பயனாகிறது
குயிட் - விளையாட்டிலிருந்து வெளியேற சொடுக்கவும்
பாடங்களை பயன்படுத்தி டைப் பயிலுவோம்
மெயின் மேனு வில் பாடங்களை சொடுக்கவும்
பாடமுள்ள விண்டோ தோன்றுகிறது முதல் பாடத்தை பயிலுவோம்
basic lesson 01xml ஐ சொடுக்கவும்
குறிப்புகள் உள்ள விண்டோ தோன்றுகிறது
குறிப்புகளை படிக்கவும்
ஸ்பேஸ் பார் ஐ அழுத்த பாடம் துவங்குகிறது
கீபோர்ட் ஐ காட்டும் விண்டோ தோன்றுகிறது
எழுத்து ஆ ஐ டைப் செய்யத்துவங்கலாம்
ப் ஐ அழுத்தி பயிற்சியை ஆரம்பிக்கலாம்
டைப் செய்ய வேண்டிய கேரக்டர்ஸ் உள்ள விண்டோ தோன்றுகிறது
ஏஏஏ aaa
என்று காட்டும் வரி சொல்வதென்ன
இந்த எழுத்துக்களை நாம் டைப் செய்ய வேண்டும்
இதை டீச்சர்ஸ் லைன் என்போம்
நாம் காண்பது இங்கிலிஷ் கீபோர்ட் இதுவே நம்மில் பலருக்கும் ஸ்டாண்டார்ட் கீபோர்ட்
ஆ ஐ சுற்றி சிவப்பு சதுரம் தெரிகிறதா160
இது இப்போது டைப் செய்ய வேண்டிய எழுத்தை காட்டுகிறது
விசைப்பலகையின் முதல் வரி காட்டுவது எண்கள் சிறப்பு கேரக்டர்ஸ் மற்றும் Backspace விசை டைப் செய்த கேரக்டர் களை டிலீட் செய்ய Backspace விசையை அழுத்தவும் விசைப்பலகையில் மூன்று வரிகள் அகர முதலான எழுத்துக்கள் எண்கள் மற்ற கேரக்டர்ஸ் உள்ளன
விசைப்பலகையின் இரண்டாம் வரியில் அகர முதல எழுத்துக்கள் சில சிறப்பு கேரக்டர்ஸ் மற்றும் Enter விசைகள் உள்ளன
அடுத்த வரிக்கு போக Enter விசையை அழுத்தவும் விசைப்பலகையின் மூன்றாம் வரியில் உள்ளவை அகர முதல எழுத்துக்கள் colonசெமிகோலன் மற்றும் கேப்ஸ் லாக் கே
கேப்பிட்டல் letterகளில் டைப் செய்ய கேப்ஸ் லாக் விசையை அழுத்தவும் விசைப்பலகையின் நான்காம் வரியில் உள்ளவை ஆல்பாபெட்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மற்றும் shift விசைகள்
எந்த அல்பாபெட் விசையின் கேப்பிட்டல் லெட்டர் ஐயும் டைப் செய்ய அத்துடன் shift விசையை அழுத்தவும் ஒரு விசையின் மேலே கொடுத்துள்ள கேரக்டர் ஐ டைப் செய்ய அந்த விசையுடன் shift விசை அழுத்தவும் உதாரணமாக 1 எண்ணுடைய விசை மேலே உணர்ச்சி குறியை கொண்டுள்ளது
அதை டைப் செய்ய Shift விசையை 1 விசையுடன் அழுத்தவும் விசைப்பலகையின் ஐந்தாம் வரியில் Ctrl Alt மற்றும் பங்ஷன் விசைகள் ஸ்பேஸ் பார் உம் உள்ளன டக்ஸ் டைப்பிங் கீபோர்ட்
லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப் விசைப்பலகைகள் இடையே ஏதும் வேறுபாடு உள்ளதா என பார்க்கலாம்
டக்ஸ் டைப்பிங் விசைப்பலகை மற்றும் டெஸ்க்டாப் விசைப்பலகை மற்றும் லேப்டாப் ஆகியன ஒரே மாதிரி இருக்கின்றன
விசைப்பலகையில் நாம் விரல்களை வைக்க வேண்டிய சரியான முறையை பார்க்கலாம்
இந்த ஸ்லைடு ஐ பாருங்கள்
அது விரல்களையும் அவற்றின் பெயர்களையும் காட்டுகிறது
இடமிருந்து வலம் விரல்களின் பெயர்160 சுண்டுவிரல் மோதிர விரல் நடுவிரல் சுட்டு விரல் மற்றும் கட்டை விரல் விசைப்பலகையில் அதன் இடது பக்கம் உங்கள் இடது கையை வைக்கவும்
சுண்டுவிரல் அல்பாபெட் ஆ மீது மோதிர விரல் அல்பாபெட் ஸ் மீது நடுவிரல் அல்பாபெட் ட் சுட்டு விரல் அல்பாபெட் ப்
விசைப்பலகையில் அதன் வலது பக்கம் உங்கள் வலது கையை வைக்கவும்
சுண்டுவிரல் colonsemi கோலோன் விசையில் இருக்கட்டும்
மோதிர விரல் அல்பாபெட் ல்
மீது நடுவிரல் அல்பாபெட் க்
மீது சுட்டு விரல் அல்பாபெட் ஜ்
மீது வலது கட்டை விரலால் ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவும்
கேரக்டர் ஐ டைப் செய்ய சரியான விரலை இந்த இரு கைகள் படம் காட்டுகிறது
இடது சுண்டு விரலை சுற்றி ஏன் சிவப்பு வட்டம் உள்ளது
ஆமாம் நாம் டைப் செய்ய வேண்டியது அந்த விரலால் ஆ வை
உங்கள் விரல்களை முன்னே பாடத்தில் சொல்லிய படி கீபோர்ட் இல் வைக்கவும்
டைப்பிங் ஐ துவக்கலாம்
டைப் செய்யும்போது கேரக்டர்ஸ் Teachers லைன் க்கு கீழே காட்டப்படுகின்றன இதை ஸ்டூடென்ட்ஸ் லைன் என்போம்
இப்போது டீச்சர்ஸ் லைன் இல் காட்டாத கேரக்டர் ஒன்றை டைப் செய்யலாம்
மிஸ்டைப் செய்த கேரக்டர்
ஸ்டூடென்ட்ஸ் லைன் இல் தெரிகிறதா
அதற்குப்பதிலாக ஒரு எக்ஸ் மார்க்
மிஸ்டைப் செய்த கேரக்டர் மீது கண நேரம் தோன்றுகிறது
இன்னும் சில எழுத்துக்களை டைப் செய்யலாம்
நம் டைப்பிங் இன் மெட்ரிக்ஸ் ஐ பார்க்கலாம்
இதற்குள் இடது பக்க பீல்ட் கள் காட்டுவது என்ன என்று கண்டு பிடித்திருப்பீர்கள்
டைம் - உங்கள் டைப்பிங் வேகம்
சார்ஸ் - எத்தனை கேரக்டர்ஸ் டைப் செய்து இருக்கிறிர்கள் என்பது
சிபிஎம் டைப் செய்த கேரக்டர் பெர் மினியூட்ஸ் டப்ளூபிஎம் - டைப் செய்த சொற்களின் எண்ணிக்கை
எரர்ஸ் - செய்த பிழைகளின் எண்ணிக்கை
அக்குரசி - உங்கள் டைப்பிங் இன் துல்லியம்
எஸ்கேப் கே ஐ இரு முறை அழுத்த மெயின் மேனு க்கு போகலாம்
நம் முதல் டைப்பிங் பாடம் முடிந்தது
ஆரம்பத்தில் மெதுவாகவே அதிக துல்லியத்துடன் டைப் செய்து பழகுவது நல்லது
துல்லியமாக தவறில்லாமல் டைப் செய்து பழகிய பின் டைப்பிங் வேகத்தை அதிகரிக்கலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் கற்றது டக்ஸ் டைப்பிங் இடைமுகம்
நம் முதல் பாடத்தையும் முடித்தோம்
இதோ ஒரு அசைன்மென்ட்
basic lesson 02xml க்கு செல்லவும்
இந்த மட்டத்தில் பழகவும்
இந்த மட்டத்தில் எல்லா கேரக்டர் களையும் டைப் செய்து பின் Enter கே ஐ அழுத்தவும்
இதே போல வெவ்வேறு பாடங்களையும் பழகலாம்
தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி